அதுல்லாம் பேசுவாங்கப்பா அதுகூட எல்லாம் வந்து லவ் பேர்ட்ஸ், கிளிகூட எல்லாம் வந்து பேசுவாங்க பேசும்போதே அது வந்து குழந்தையா அது வழக்கும்போதே அதுவே அவங்க அவங்க எப்படி நம்ம வழக்குரோமோ அதுக்கு ஏத்தமாதிரி பழகிடும் மத்த ஆள் வரும்போது, வேற்று ஆள் வரும்போது கீச் கீச்ன்னு கத்தி காட்டி குடுத்துடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆனா லவ் பேர்ட்ஸ் ஒண்ணு இருந்துட்டு ஒண்ணு இல்லாம போச்சுன்னா தான் கஷ்டம் ஏன்னா அதுங்க ரெண்டுமே வந்து ஒன்னா இருக்கனும்

அது தான் அதுகளுக்கு தீனின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த புல்லு மாதிரி இருக்கும் பாருங்க சின்ன சின்ன திணை விதைங்க அது குடுப்பாங்க அதுக்கு அதெல்லாம் குடுப்பாங்க இல்லேனா கூட பாத்துக்கலாம்னு வச்சுக்கலாம் அது ரெக்கைய ஒட்ட கட் பண்ணி விடுவாங்களாம் பாதி எப்படின்னு தெரியல எனக்கு

அஹ் ரெக்கைய எல்லாம் கட் பண்ணி விடுவாங்க மத்தபடி எல்லாம் எதும் இல்லையாம் நல்லா வளக்கணும்னா வளக்கலாம் ஆனா கூண்டு கட்டி அழகா வளக்கணுமாம் ஓர் ரெண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்தி வைக்க இங்கே கூட வெளில எல்லாம் போனாகூட இந்த கூண்டோட கொண்டுட்டு போலாமாம். அது எங்க போனாலும் நம்ம கூடவே வச்சுக்கலாமாம் அந்த மாதிரி கூட விற்க்கிதுன்னு சொல்றாங்க அத மாதிரி இது கூட வளக்கலாம்பா அந்த என்னது பச்சக்கிளி இருக்குது பாத்தீங்களா அது கூட வளக்கலாம்

அது மாதிரி தான் கேள்விப்பட்டுருக்கேன் நான் ஆனா வாங்கலாம் வாங்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்ட்டா குருவிதான அப்படின்னு சொல்லிட்டு பாக்காம நம்மள மாதிரி ஒருத்தரா நினைச்சு வளத்தா நல்லா வளக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்கப்பா அதெல்லாம்கூட ஆமா உமாக்கா சொன்னமாதிரி ஃப்ஷுக்கு மெயின்டெனன்ஸ் அவ்வளவு இல்ல அந்த ஃபைட்டர் அதை தான் கொஞ்சம் ஒன்னா போடக்கூடாது மத்தபடி அதுபாட்டுக்கு நீந்திகிட்டே இருக்கும் ஆனா நம்ம சொல்றது அதெல்லாம் எப்படி அதுக்கு புரியுமா என்னன்னு தெரியல ஆனா மத்ததை எடுத்துக்கோங்களேன் இந்த கிளியா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும் நம்ம சொல்றதை நல்லா புரியும் ஆனா இந்த பூனை தான் ரொம்ப ஓவர் அந்த பூனைக்கு புரியும் ஆனா அது தான் என்னமோ எஜமானி மாதிரி நம்ம அதோட அடிமை மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த நாய்ங்க எல்லாம் பாருங்களேன் அப்படியே ரொம்ப குட்டிபுள்ளை மாதிரி நம்மளையே சுத்தி சுத்தி தான் வரும் இந்த கிளிங்களும் அப்படித் தான் லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் கூட இப்ப கைல நல்லா நிக்கிறதுக்கு நல்லா ட்ரைன் பண்ணிருக்காங்க அதனால கைல வந்துக்குது நம்ம சொல்றது நல்லா புரியுது நம்ம இந்த காக்டெய்ல்ன்னு ஒண்ணு இருக்கு அஹ் பேர்ட்ஸ் கூட சேர்ந்தது தான் அதுவும்

அது ஒரு பெட் மாதிரி வளர்க்கிறதுக்கு குட்டிகுட்டி ஆமை விக்கிறாங்க ஆனா நம்ம வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆமை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா அங்க போய் பாருங்களேன் நிறைய குட்டி ரொம்ப குட்டியோண்டா இருக்கும் இந்த ஒரு படத்துல கூட விக்கிரம் அந்த டப்பாக்குள்ள வச்சுருப்பான் ஆமையஅந்த மாதிரி ஒரு குட்டி ஆமையா இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் வந்து இருக்கு நமக்கு பேர் கூட தெரியாது அந்தந்த அந்த மாதிரி ஃபிஷஸ் அது மாதிரி பேர்ட்ஸ்லையுமே நிறைய வெரைடிஸ் இருக்கு இந்த சிட்டுக்குருவி மாதிரி குட்டியோண்டா இருக்கும் ஒயிட் கலர்ல ஆரஞ்ச் கலர் மூக்கு வச்சிருக்கும் அது குட்டி ரொம்ப குட்டியா தான் இருக்கும்

வாங்குனா ஜோடியா தான் வாங்கணும் அந்த ஜோடி இல்லன்னாலும் திரும்பையும் ஒரு ஜோடி வாங்கி விடனும் அதாவது ஒண்ணு போயிருச்சுன்னா அதுக்கு பேரிங்காஇன்னொன்னு வாங்கி விடனும் அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பெட் க்கு வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட் வேற ஒண்ணுமே தேவை இல்லை திணை தண்ணி சிலசமயம் இந்த கொத்தமல்லி அதெல்லாம் வைக்கலாம் ஆனா நாங்க ஒரு காக்டெய்ல் வச்சிருந்தோம் அப்போ அது வந்து என்ன சாப்பிடும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே சாப்பிடும் நம்ம சப்பாத்தி சாப்பிட்டா போட்டா அதுவும் சாப்பிடும் சாப்பாடு போட்டா சாப்பாடு வந்து அந்த மேடத்துக்கு குழம்பு சாதமா வைக்கக்கூடாது வெறும் ப்ளைனா ஒயிட் ரைஸா, வச்சோம்னா நல்லா சாப்பிடும் நீங்க மூணு வேலைக்கும் அந்த ஒயிட் ரைஸ் வச்சாலும் சாப்பிடும் தோசை சாப்பிடும் இட்லி சாப்பிடும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் இல்ல அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் அது காக்டெய்ல்க்கு வாய் இப்போ நாம சாப்பிடும்போது கீழ சிந்துதுன்னு வச்சுக்கோயேன் தண்ணி சாப்பிடும்போது அந்த சிந்துன துளி துளியா குட்டிகுட்டியா சிந்தினது இருக்கும் இல்ல அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்குடுத்துரும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இப்போ எங்க கிளியை எடுத்துகிட்டோம்னா எதையாவது ஒன்னை கீழ நம்ம போட்டுறுவோம் தெரியாம இல்ல கை தவறி விழுந்துருக்கும் அதை வேகமா எடுத்துட்டு வந்து குடுத்து அவ்வளவு பெருமை படும் நான் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டேன் வாய்ல வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அதோட பார்வையே நல்லா இருக்கும் அதனால பெட் வளர்க்கிறது எல்லாம் தனி சுகம் தான் அதுவும் வீட்ல ஒரு ஆள்மாதிரி நல்லாத் தான் இருக்கும் அதனால கண்டிப்பா பெட் வாங்கனும் ஆனா இங்க என்னென்ன பெட் இருக்குன்னு தெரியலையே ஆஹ் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்தாங்கா பட் இந்த நோட்டீஸ்ல ஆல் பெட்ஸ்ன்னு தான் போட்ருக்காங்க சோ, நம்ம வேண்ணா போய் பாக்கலாம் ஐ திங்க் பெரிய ஒரு ஒரு ஷாப் ஆதான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாடி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால எல்லா டைப்பான பெட்ஸும் வச்சிருப்பாங்க ஆஹ் மீனும் நீங்க சொன்னமாதிரி நம்ம வந்து அதுகிட்ட பேசி எல்லாம் விளையாடமுடியாது மத்த பெட்ஸ் மாதிரி பட் வீட்ல அது வந்து கொஞ்சநேரம் அது நீந்திட்டே இருக்குப்போது பக்கத்துல போய் உக்காந்தா நம்ம மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆனமாதிரி இருக்கும் அதை பாக்கும்போது அது எப்படிடா அவ்வளவு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு அது எப்படி அதுபாட்டுக்கு பாவம் நீந்திகிட்டே இருக்கே எதைப்பத்தியும் கவலைப்படுறது இல்லை ஃப்ரீயா அது பாட்டுக்கு கிடைச்சதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் ஏன் மைண்ட்ல தோணும் ஃபிஷ் பாக்கும்போதெல்லாம் அதுக்கப்புறம் டாக் இதெல்லாம் வந்துட்டு அதும் நம்மள மாதிரியே தான் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை சாப்பிடுக்கும் ஆனா நம்ம பழகுற பழக்கம் இருக்கு சில இவங்க எல்லாம் இருப்பாங்க எங்க வீட்ல எல்லாம் நான் குட்டியா இருக்கும்போது டாக் இருந்துதாமா அது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவருக்கு வச்சா தான் சாப்பிடுவாராம் யாராவது சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வச்சா கொண்டு போய் குழியை தோண்டி மூடி வச்சுட்டு வந்துருமாம அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதுங்க கூட எப்படியெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்களேன் பேர்ட்ஸ் பத்தி எனக்கு அவ்வளவா ஐடியா இல்லை ஏன்னா நான் யாரும் பக்கத்துலயும் வளர்த்தது இல்லை நானும் அப்படி வளர்க்கனும்னு ஆசைப்பட்டது இல்லை ஆனா பார்க்கிறதுக்கெல்லாம் அழகா இருக்கும் அப்புறம் நியூசஸ்ல எல்லாம் கூட நிறைய வந்துது இல்லையா பேசும் கிளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் பேச பேச அது வந்து கூட பேசும் அந்த மாதிரி கொஞ்சம் பாத்துருக்கேன் ஆசை தான் ஆனா அதான் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போறதில்லை அஹ் கோழி கோழியுமே எடுத்துகிட்டா அந்த குட்டியா இருக்குமே அந்த கலர் கோழிக்குஞ்சு வரும் இப்பவுமே கிடைக்குது சோ, அதெல்லாம் வந்து ஸ்கூல்க்கு போனப்ப வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு வளர்த்துருக்கோம் அந்த அனுபவம் நிறையவே இருக்கு அந்த நார்மல் கோழியவிட அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தனியா குடுப்போம் அந்த கலர் கோழிகுஞ்சுக்கு இது இந்த கலர் அந்த கலர்ன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் ரெண்டு கலர் வேற நாளைக்கு வாங்கிட்டு வரணும் அப்படி எல்லாம் ப்ளான் போட்டு வளர்த்திருக்கோம் அது வந்து ரொம்ப நாள் தாங்க மாட்டேங்குது நாங்க வளர்த்தது but ஒன்னே ஒன்னு மட்டும் ரொம்ப நாளா வந்துச்சு ஆனா அப்புறம் பெருசாக பெருசாக அது அந்த கலர் எல்லாம் போயி ஒயிட் கலர் ஆகிருச்சு அதோட ஸ்கின் எல்லாமே. சோ, அப்போ தான் தெரிஞ்சிது இது சாயம், போகபோக வந்து அது வந்து போயிரும் அப்படிங்கிறது அப்ப தான் புரிஞ்சிச்சு ஆனா அது அப்படி கலரோட குட்டி குட்டியா பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் சோ, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வளர்த்திருக்கோம் மெயினா, டாக் அப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் கேட் கூட வளர்க்கிறாங்க கேட் அங்க தான் நிறைய கேட் அப்புறம் ரேட் மாதிரி எதோ எல்லாம் இருக்கு அஹ் எலியும் வளர்க்கிறாங்க எலி மாதிரியே இன்னொண்ணும் இருக்கு அது எல்லாம் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு நியூஸ்லயே இப்படி எல்லாம் போடுறாங்க இல்ல பெட்ஸ் த ஃபின்ஸ் மாதிரி குட்டி குட்டியா அதெல்லாம் பாக்கும்போது அவ்ளோ நல்லா ஆசையா இருக்கு குரங்குகூட எவ்வளவுபேர் வளர்க்கிறாங்க அப்புறம் யானையானை எல்லாம் எப் அதெல்லாம் பாக்கவே எனக்கெல்லாம் பயமா இருக்கும் ஆனா இப்போ ரீசண்டா பாத்த அந்த யானை கூட இறந்துபோயிருச்சுன்னு அவங்க அந்த பாகன் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுனாரு அது அவர் அந்த யானையோட மெம்மரீஸ் எல்லாம் அதுக்கு முதல்லையே ஷேர் பண்ணியிருக்கார் அதெல்லாம் பாக்கும்போது ஒரு யானைக்குள்ள இவ்வளவு அன்பு இருக்கும் போல அப்படிங்கிறது எனக்கு அப்ப தான் புரிஞசுச்சு நம்ம தான் டாக் மட்டுந்தான்னு நினைச்சுட்டு இருக்ககோம் but ஆனா எந்த நம்ம மிருகத்தை வந்து அடாப் பண்ணி பெட்டா நினைச்சு வளர்த்தாலும் அதுவும் அதுக்கு ஈக்குவலா நம்ம மேல அன்பு செலுத்தும் அப்படிங்கிறது எனக்கு அதுல புரிஞ்சிது ஒரு மூவி கூட இருக்கு ஒட்டகம் ஒன்னு இருக்கும் அந்த ஒட்டகத்தை வந்து நம்ம சைடு கூப்பிட்டுட்டு வந்துருவாங்க அது அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் அதுக்கு நம்ம சைடு சாப்பாடு எதுவுமே ஒத்துக்காது ஆனாலும் அந்த அன்புக்காக அந்த ஒட்டகம் மறுபடியும் அங்க போய் அங்க விட்டுட்டு வந்தாக்கூட மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துரும் சோ, அந்த மிருகங்களுக்குள்ளயே மிருகங்களுக்கும் மனுசங்களுக்கான bonding எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு சொன்னமாதிரி நம்ம மனுசங்க மேல காட்டுற அன்புல பாதி இவங்க மேல காட்டினோம்னா போதும் அவங்க அப்படியே டபுள் மடங்கு செலுத்துவாங்க ஆமாப்பா அது மிருகம்னு சொல்ல முடியாது அதான் உங்களுக்கு வந்து அஞ்சறிவு நமக்கு ஆறறிவு இல்லையா அதனால அவங்க அப்படியே அதான் அது வந்து அது இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சிருக்காங்க ஆனா அது வந்து அப்படி எல்லாம் இல்லை எல்லாமே பண்ணும் ஆனா சில விஷயங்கள் நமக்கு யார் வந்து நல்லது பண்றாங்க எது முன்னாடி நடக்கும் ஏது பின்னாடி நடக்குன்றது அதுக்கு பேசத்தான் முடியாது அதுக்காக ஆனா ஏதாவது ஒரு வகையில நமக்கு உம் எச்சரிக்கை படுத்தும் பாருங்களேன் நிறைய நாய்க்குட்டிகள் ஆகட்டும் இந்த பெரிய குரங்குகளாகூட இருக்கட்டும் எதாவது ஒரு வகையில நம்ம நட வளந்துட்டோம் அது நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கட்டாயம் வளர்த்தவங்களுக்கு நன்றி உள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்குது நிறைய படத்துகள்லேயும் பாத்துருக்கேன் ஏன் டாக் ரீசண்டா இப்போ கூட யாரோ சொந்தக்காரங்க ஊருக்கு கூட்டிட்டிடு போயிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு பஸ் ஏறிட்டாங்க அந்த நாய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் உலாத்திட்டு இருந்ததா சொல்லி போட்டாங்க அந்த மாதிரி நாயெல்லாம் எவ்வளவு நன்றி உள்ளதா இருக்கு அதுவும் சரி குருவிகளும் சரி சின்ன சின்ன ஃபிஷும் சரி ஏன் ரேபிட் கூட வளர்க்கிறாங்கப்பா இப்பல்லாம் வீட்ல அத வந்து கேரட், கோஸ் இந்த மாதிரி ஏதும் சாப்பிடும்னு சொல்லுவாங்க பச்சிலை சாப்பிடும்னு சொல்லுவாங்க ஆனா அதுகூட சிலபேர் எல்லாம் வந்து மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து வளர்க்கிறாங்க அது வந்து தேவையான தீனி போட்டா போதும் துறு துறுன்னு ஓடுறது ஓடி வர்றது எல்லாமே ஆனா இதெல்லாம் வளர்த்துட்டு என்கேயாச்சும் நம்ம ஊருக்குகீருக்கு போயிடோம்னா அந்த டைம்ல இதுங்களுக்கு சாப்பாடோ தண்ணி ஏதாவது வைக்கணும்னா மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவே யார்கிட்டயாவது சொல்லி விட்டாவது வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ரேபிட் எல்லாம் இருக்கான்னு பாப்போம் எது பிடிக்குதுன்னு பாத்து வாங்கிட்டு வருவோம் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான்க்கா இந்த ஊருகள்லாம் வைப்பாங்க இல்ல இந்த யானைக ஒரு சிலதெல்லாம் இந்த காட்டுக்குள்ள போது அதெல்லாம் எவ்வளவு ஒரு இது பாருங்களேன் அதெல்லாம் பாக்கும்போது கேள்விப்படும்போதுமே வந்து நமக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குது பாரேன் இதுங்க எல்லாம் வந்து நன்றி மறக்காம இருக்குதுங்க அதெல்லாம் எவ்வளவு அழகழகா வச்சுட்டு இருக்காங்க அதுமாதிரி பாக்கும்போது நமக்கு இப்போ ஆர்வம் வந்திருக்குது லவ் பேர்ட்ஸை பாக்கும்போது நீங்க போட்டுருக்குற நோட்டீஸ் வேற அது தான் நானும் கேட்டு இப்ப ரேபிட் மாதிரி இருந்தா கூட வளர்க்கலாம்னு தோணுது எனக்கு அது தான் என்னைக்குன்னு பாப்போம் வாங்குறதுக்கு

அதும் எலி எலி மாதிரியும் இருக்கும் ரேபிட் எலியும் ரேபிட்டும் கலந்த மாதிரி இருக்கும் அது நல்லா கொழுக்கொழுக்னு இருக்கும் ஒயிட் கலர்ல பிரவுன் கலர்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நிறைய பெட் இருக்கு முடிஞ்சா எல்லாத்தையும்கூட வாங்கி வளர்க்கலாம் ஹம் ஆனா பாக்கணும் என்னது நமக்கு சூட் ஆகுது ஏன்னா வீட்டுக்கும் செட் ஆகணும் ஒனர் அம்மாவும் ஓகே சொல்லணும் அப்படி பாத்து தான் கொஞ்சம் வாங்கணும் அப்படி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒன்னா வாங்கிருவோம் என்ன மூணுபேரும் ஒன்னா வாங்கி இது பண்றதை விட ஆளுக்கு ஒன்னா வாங்கிட்டா மூணு பெட் ஆயிரும் மூணுபேருமே கொஞ்சிக்கலாம் வச்சுக்கலாம் பிள்ளைக எல்லாம் வீட்ல வந்துபோக விளையாடதான செய்யுதுக அப்போ எல்லாருக்குமே இதுவாயிரும் சரியா கண்டிப்பாக்கா அப்படியே வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஒரே பெடா, வாங்குறதை விட மூணு பெட்டா, வாங்குனோம்னா அதோட அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குங்கிறது பிள்ளைங்களும் ஈஸியா கத்துப்பாங்க நல்லாருக்கும் ஆனா டாக் வாங்குறதுல மெயின்டெனன்ஸ் பெருசா இல்ல அது நம்ம மேல அன்ப தான் குடுக்கும் ஆனா அது என்ன எப்பபாத்தாலும் குலைச்சுகிட்டே இருக்கும் அது வந்து மத்தவங்களுக்கு நிறைய சில வீடுகள்ல டிஸ்டர்ப் ஆகும் இங்ககூட நிறையப்பேர் வந்து அதை வந்து சொல்லிருக்காங்க எங்க முதல்ல இருந்த ஏரியால எலலாம் ஒரு வீட்ல வளர்த்துருக்காங்க அவங்களை எல்லாம் அந்த ஒனர் அம்மா ஒன்னும் சொல்லல பட் பக்கத்துல இருக்குறவங்க எல்லாம் என்ன யாரைப் பாத்தாலும் குலைச்சுகிட்டே இருக்கு இப்படி இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப்பா இருக்கு நாய்சஸா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சோ, அது தான் அதுல ஒரு பெரிய பிரச்சனை அஹ் மித்தபடி எல்லாம் நல்லாத் தான் இருக்கும் டாக் அஹ் பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் நிறைய அதுலயும் வெரைடிஸ் இருக்கு அழகழகாவும் இருக்கும் பாக்க வழக்குரதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அஹ் சரி பாக்கலாம் ஆனா புறா கிறா எல்லாமே வாங்குறாங்க பாப்போம் ஒரு ஆல் லவ் பேர்ட், ஒரு ஆள் இந்த மாறி அஹ் அப்படியும் வாங்கலாம் ஒரு ஆள் ஃபிஷ் அப்படிங்கிற மாறி வாங்கலாம் ஆனா எந்த இது வாங்கினாலும் சுசியக்கா சொன்ன மாதிரி நம்ம ஊர ன்னு போகும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ நம்ம மூணுபேரும் ஒண்ணுபோல போகமுடியாது யாராவது ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் இருந்து அப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டோம்னா நல்லா இருக்கும் ஆமாக்கா அக்கா நீங்க டாக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஓகே நல்ல டாக்கா ஆளுக்கொரு டாக் கூட வாங்கிருவோம் ஆனா சொன்னமாறி ஊருக்கெல்லாம் போகும்போது ஆளுக்கூடஆளு தான இருப்போம் எப்படி வாங்கிட்டு வந்துட்டு எதாச்சும் பிளேஸ் பாக்கணும் இல்லக்கா எப்படி அது

அதாவது வெளில இருந்து கொண்டுவந்து இங்க விக்கிறாங்களாம் அந்த டாக் எல்லாம் மோஸ்ட்லி வந்து கடிக்காது அது ஃபேஸ் எல்லாம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு மாறி பெருசா இருக்கும் மூஞ்சி எல்லாம்கூட ஒரு மாறி இருக்கும் அந்த டாக்

அது வந்து அதனுடைய ரகமே அப்படித்தானா இல்ல கலர் மட்டும் சேன்ஜ் ஆகி அது நார்மல் கோழியா மாறிடுமா இல்ல எப்படி என்னன்னு தெரியல அது வந்து வான் கோழி வந்து குட்டில இருந்து வளர்க்குறாங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட இதுல இருந்து வளர்க்குறாங்களா என்னன்னு தெரியல அது வந்து சத்தம் போடுமாம் கத்துமாம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் வச்சு கத்துமாம அது கொஞ்சம் வளர்த்தால் வந்து டெர்ரஸ்ல வச்சு வளர்த்தால்நல்லா இருக்குமாம் அப்போ ஒரு டென்ட் மாறி போட்டுட்டு இருந்தாக்கா அந்த பெட்ஸ் எப்படி வளர்க்கிறதுன்னு கேட்டுட்டு வேணும்னா வரலாமான்னு ஒரு யோசனையா இருக்குது அது குறிப்பிட்ட இது வளர்த்துட்டு நம்ம விட்டு விட்டுற முடியுமா இல்ல எப்படி அதை விட முடியும் அதை விடமுடியாது இருந்தாலும் கேட்டுக்கு வருவோம் நம்ம போயிட்டு அஹ் சரிங்கக்கா நீங்க சொன்ன மாதிரி இந்த கலர்க்கோழி வந்து பிராய்லர் தான் அதை வந்து கலர் அடிச்சு தராங்க நமக்கு அவ்வளவு தான் நம்ம தான் கலர்கலரா இருக்கப்போய் அதை வாங்கி வளர்க்கிறோம் அக்கு ஒரு நாட்டு கோழியை குடுத்தா கூட நல்லா வளர்த்துறலாம்

ரொம்ப ஸ்ட்ரென்தா, வும் இருக்கும் நல்ல சத்தோடவும் இருக்கும் அது மாறி அதுக்குமே அவ்வளவு அறிவு அதோட குட்டியை வந்து ஒரு சில விடலைப்பருவம் வர்ற வரைக்கும் வளர்க்கும்

இந்த கோழி குஞ்சுகளும் வந்து அவங்க அம்மா வராட்டி தேடிகிட்டே கியாகியான்னு கத்திகிட்டே இருக்கும் அப்ப எல்லாம் நல்லாத் தான் வளர்க்கும் இந்த ஸ்டேஜ் வரவும் அப்டியே தனியாவே விட்டுரும் அந்த மாதிரி கோழி அதெல்லாம் கூட அறிவு தான் அந்த மாதிரி இந்த ஆடு மாடு எல்லாமே அறிவு தான் நம்மளை தவிர எல்லாமே அறிவாளி, நல்ல புத்திசாலி, நல்ல மனிதாபிமானம் கொண்டது அன்பை காமிக்ககூடியது நிஜமாவே இந்த மனுசங்க மேல அன்பை காமிக்கிறதுக்கு பதிலா ஒரு மிருகத்துமேல காமிச்சாகூட அது அவ்வளவு நன்றியா நடந்துக்கும் ஒரு நாயே எடுத்துகோங்களேன் நம்ம ஒரு தெருவுல போறதையே வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பிஸ்க்கட்டை மட்டும் போடுங்க மறுநாள்ல இருந்து நம்மள பாத்தா வால் ஆட்டும் அதான் அதோட நன்றி உணர்வுங்கிறது ஏன்னா பேசத்தெரியாது இல்லையா அந்த மாதிரி வாலாட்டி அதோட நன்றிக்கடனை தெரிவிக்கிது நம்ம தெரிஞ்சவ்ங்கலாயிடுறோம் அதுக்கு அந்த மாறி நிறைய ஒரு அஃபெக்ஷன்னோட இருக்ககூடியது தான் இந்த பெட்ஸ் எல்லாம்

ஆமாங்க்கா கரெக்ட், இந்த கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அந்த குஞ்சு எல்லாம் வர்ரவரைக்கும் அது அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கும் அப்புறம் அந்த குறிப்பிட்ட ஏஜ்ஜை தாண்டுன உடனே போ நீயே போய் பாத்துக்கோங்கிற மாதிரி விட்டுரும் அப்புறம் அவங்க ரெண்டுபெருக்குல்லேயே சண்டையே போட்டுக்குவாங்க அம்மா பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் சண்டை எல்லாம் போட்டுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நானும் பாத்துருக்கேன் அதுக்கு அப்புறம் மெயினா எனக்கு ஒரே ஒரு விசயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இது குஞ்சுகளை தூக்குறதுக்கு மேல கழுகு எதாவது பறந்துச்சுன்னா அந்த தாய் கோழிக்கு எப்படித் தான் தெரியும்னு தெரியாது அவ்வளவு அப்படியே ஒரு சவுண்டை போட்டுகிட்டு அப்புறம் அந்த பருந்து அப்படியே கொஞ்சம் கீழ வருது இல்ல காக்கா எடுக்க வருதுன்னா கூட இந்த கோழி வந்து அவ்வளவு ஹைட் பறக்காது ஆனாலும் அவ்வளவு போல்டா நின்னு அப்படியே வந்து அந்த பருந்தை விரட்டிட்டு போகும் பாக்கணும்

மழை பெஞ்சாலும் அப்படித் தான் அப்படியே அந்த ரெக்கைய விரிச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டிகுட்டியா அதோட குஞ்சுகள்லாம் இருக்கும் அதை தலைய மட்டும் தெரியும் அதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் எனக்கு மெயினா, அந்த விஷயம் வந்து கோழிகிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

அதனால என்ன பண்ணுவாங்க முதல் கோழிய போகவிட்டு மூடிட்டு ஒவ்வொரு குஞ்சா புடிச்சி புடிச்கி தான் போடுவாங்க அது அவங்க தான் ஒனர் அவங்ககிட்ட தான் இருக்கோம் அந்த கோழிக்கு தெரியும் ஆனாலும் அவங்க குஞ்ச தொட்டுட்டாங்கலாம் அதுனால இது என்ன பண்ணும் கைல எல்லாம் சில சமயம் கொத்தி வைக்கும் ஓணரா இருந்தாலுமே கொத்தி வைக்கும் அதல்லாம் பண்ணாலும் கரெக்ட் டைம் வீட்டுக்கு எல்லாம் வந்துரும் அதுக்கு வாட்சா கட்டி இருக்கு அதுக்கு டைம் எப்படித் தான் தெரியுமோ தெரியாது அந்த அடையப்போற நேரம் கரெக்ட்டா வீட்டுகிட்ட வந்து கத்திகிட்டு இருக்கும் பட் ஆனா அதான் கூண்டுக்குள்ள ஓனர் அவங்க கை வச்சா கூட அதை வந்து அப்படியே இது பண்ணி விட்டுரும் அந்தமாதிரி அடைகாக்குறப்பவும் அப்படித் தான் அவ்வளவு சைலண்டா அந்த அடை காக்குறதுக்கு நம்ம ஏற்ப்பாடு பண்ணி வச்சோம்னு வைங்களேன் அது ஒருமாதிரி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு அந்த ஒரு அஹ் இது செட்டப் பண்ணி வைப்பாங்களே மணல் எல்லாம் போட்டு

அவ்வளவு ஒரு அன்பா அவ்வளவு ஒரு நன்றிக்கடனா அப்படி இருப்பாங்க சோ, அதனால கண்டிப்பா நம்ம போறோம ஓகே போய் பாத்துட்டு வருவோம் பாத்துட்டு வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் டாக் பெட்டுக்கெல்லாம் கூட நம்ம ஊருக்கெல்லாம் போனா டேகேர்ஸ் மாறி எல்லாம் வந்துருக்கு நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட குடுத்தா அவங்க பாதுகாக்கிற மாதிரி எல்லாம் இப்ப நிறைய சென்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கு மே பீ இவங்களும் கூட பெருசா ஆரம்பிக்கிற மாறி இருந்தா அந்தமாறிகூட ஒன்னு வைக்கலாம் அதையும் கேட்டுட்டு வருவோம் டீடெய்ல் எல்லாம் ஆஹ் பாப்போம் என்னைக்கு போறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு வேண்ணா பிள்ளைங்கள கூட்டிட்டு சாயந்திரம் போயிட்டு வந்திரலாம் ஒரு எட்டு ஓகே வா இன்னைக்குதான ஒப்பனிங் நாளைக்கு போயிட்டு வந்திரலாம் அஹ் ஓகே அக்கா நான் இப்போ வீட்டுக்கு போறேன் டைம் ஆகுது நாளைக்கு மீட் பண்ணலாம் கிளம்பறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ரெண்டுபேர்க்கும். good morning all

வேலைலாம் எப்படி போகுது இரண்டு பேருக்கும் நல்லா போகுது நல்லா போகுது விஷ்ணு

உம் எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு சரி அஹ் இந்த feminism பத்தி தெரியுமா அரசியல் feminism பத்தி

உம் தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் இந்த காமராஜர் இருக்கிற காலத்திலே அதெல்லாம் கொஞ்சம் நல்லா

காமராஜர் காலத்துல எப்படி இருந்துச்சு

நிறைய திட் திட்டத்தை அவர்தான் கொண்டு வந்தவரு

அஹ் இப்ப இப்ப இருக்க ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு குற்றாலத்துக்கு போனாலும் ஒரு மூணு நாள் வந்து அந்த இடத்தையே வந்து நிப்பாட்டி வச்சுக்குவாங்க பொதுமக்கள் போகாதபடி அப்படித்தானே ஆனா அப்புறம் காமராஜர் குடிக்க போறாருன்னா நிப்பாட்டின போதும் police அ வந்து அது எப்படி நீங்க மக்களை சொல்லலாம் குடிக்க அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு so அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லவரு மக்களுக்காகவே இருந்து பார்த்துக்கிட்டது லஞ்சம் வாங்காதவரு அந்தமாதிரி நிறைய விஷயம் இருக்கு காமராஜர் பத்தி காமராஜர் பத்தி கொஞ்சம் தெரியும் சஞ்சய்

இது full ஆ இருந்துச்சு இலவசம் சத்துணவு அது full அ அதிகமா வந்தது சத்துணவு திட்டம் சொன்னீங்கல்ல அது வர காரணம் என்ன எதுக்கு அந்த சத்துணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தாரு எப்படின்னா இப்போ இப்ப அவருக்கு அவர் பார்த்ததுக்குமே ஒரு சின்ன பிள்ளைங்க சாப்பிட வழி இல்லாம school க்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு வீட்டுல சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் அதனாலதான் அவங்க படிக்கிறதுக்கு அனுப்பாத மாதிரியும் அவரு நினைச்சுட்டு இந்த மாதிரி எல்லாரும் படிக்க வாங்க சத்துணவு இலவசமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறமாதான் அந்த சின்ன பிள்ளைங்க full லுமே படிக்க ஆரம்பிச்சது எல்லாருமே அந்த சத்துணவு பரவாயில்லை சாப்பாடு school க்கு போய் நம்ம படிச்சோம் அப்படின்னா சாப்பாடு போடறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் school க்கு வர ஆரம்பிச்சாங்க

நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து school க்கு வராம இந்த பள்ளிக்கூடத்துக்கு வராம சாப்பிடறதுக்கு மித்த சின்னச் சின்ன வேலைகள் இந்த மாதிரி இத தெரிஞ்சுக்கிட்ட காமராஜர் வந்து

படிப்பாங்க படிக்கிறதுனால அவங்களோட படிப்பு வந்து நல்லா முன்னேறும் சாப்பாடும் அவங்களுக்கு வந்து கிடைச்சுரும் ஒரு நேரம் school க்கு வந்தாலே ஒரு மதிய உணவு கிடைக்குதுன்றதை ஒரு எண்ணம் வந்துரும்

அவர் கொண்டுட்டு வந்த முக்கிய காரணம் வந்து பசங்க வந்து படிக்கணும் வேலை பார்க்கக் கூடாது அவர்தான் வந்து இந்த சின்ன பசங்க வேலை பார்க்கிறதை தடுக்குறதுக்கு சட்டம் போட்டவரும் அவர்தான் காமராஜர்தான் தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடிலாம் சின்ன பசங்க வந்து hotel லு அஹ் வீதி அஹ் கடை அதுலயெல்லாம் வேலை பாத்துட்டு இருந்தாங்க இத தடுக்கணும் சின்ன பசங்க இந்த வயசுல போய் வேலை பார்க்கக் கூடாது படிக்கணும் படிச்சாதான் முன்னேற அவரு இத கொண்டுட்டு வந்ததே சட்டம் போட்டதும் இவருதான் okay

உங்களுக்கு தெரிஞ்ச காமராஜர் அவ்வளவுதான் காமராஜர் வந்து எப்படின்னா அஹ் தேசிய காங்கிரஸ் கட்சியில ஒரு உறுப்பினரா இருந்து அதுக்கே அந்த காங்கிரஸ்க்கே தொண்டு செஞ்சு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனாரு சரிங்களா அவர் வந்து பதவி வகித்த காலம் வந்துட்டு ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி அறுவத் ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும்தான் பதவி வகிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க

உம் ஆனா இந்த மதிய சத்துணவுத் திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவரு car ல போயிட்டு இருக்கும்போது காமராஜர் car ல போயிட்டிருக்கும்போது அஹ் ஒரு பையன் ஆடு மேய்ச்சுட்டு இருந்திருப்பான் சரி ஆடு மேய்ச்ச பையன கூப்பிட்டு நீ ஏன் படிக்காம ஆடு மேய்ச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த பையன் என்ன சொல்லி இருந்தான்னா எனக்கு இந்த ஆடு மாடு மேய்ச்சால் மட்டும்தான் சோறு பள்ளிக்கூடம் போனால் எனக்கு ஏது ஏது சோறு அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த ஒரு காரணத்தாலதான் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அப்பயாவது பசங்க படிப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு reason அத வந்துட்டு அமல் கொண்டு வந்தது எம் ஜி ஆர் எம் ஜி ராமச்சந்திரன்

அவர்தான் முழுசா கொண்டு வந்தது அதுக்கப்புறம் முதலமைச்சர் அம்மாதான் காலை உணவும் சேர்த்து வழங்கணும் அப்படீன்னு சொல்லிட்டு மதிய உணவோட இலவசமா முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது

okay அப்ப அந்த காலத்துல அரசியல் அப்படி இருந்திருக்குது நிறைய தலைவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க நிறைய தலைவர்கள் அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா இந்த அந்த காலகட்டத்துக்கு இந்த சில அரசியல் உங்களால சொல்ல முடியுமா

அவங்க அவங்களோட குடும்பத்தோட நலனை பார்த்து எல்லாருமே நம்ம அரசாங்கம் கொடுக்கிற நிதியை full லுமே அவங்களோட குடும்பத்திலே இருக்கிறவங்களுக்குள்ளுமே சேமிப்பு ஆகுறாங்க பணத்தை ஆனா காமராஜர் அண்ணா அண்ணாதுரை அவங்க full லுமே யாருக்குமே சேமிக்கலை அவங்க மக்களுக்காக போராடுனாங்க மக்களுக்காக வாழ்ந்தாங்க மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டம் செய்ய முடியும் எப்படி வாழுவாங்க மக்களோட மக்களா பார்த்தாங்க ஆனா இப்ப இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே மக்கள் வேற அரசியல்வாதிகள் வேற அப்படின்ற மாதிரி பாக்கறாங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து சுயநினைவு அதாவது அவங்களுக்குன்னு சேர்த்து வைக்காதபடி மக்களுக்காண்டி சேர்த்து மக்கள் முன்னேற்றம் இப்ப மக்கள்ட்ட இருந்து எப்படி காச திருடலாம் இப்ப இருக்க ஆட்சி காலமே பாருங்களேன் first முதலமைச்சர் வந்தாரு முதலமைச்சரோட பையன் ஒரு minister ஆயிட்டாரு அவர் ஒரு அமைச்சரா இப்ப வந்து ஆயிட்டாரு ஒரு அமைச்சராறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து அரசியல் கட்சிக்குள்ள பணி புரியணும் அவரு எப்ப பணிபுரிஞ்சாருன்னு யாருக்கு சொன்னது சொல்ல முடியாது மத்தவங்களால தடுக்கவும் முடியாது இப்ப அவரு அமைச்சராயிருக்காரு யாராலயும் தடுக்கவும் முடியாது எல்லா ஒரு அவங்களுக்குன்னு ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு குடும்ப அரசியல் மாதிரி தானே இப்பயுமே மாறிடுச்சு காமராஜர் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா கூட tea போடுற செலவு கம்மியாயிருமேன்னு காசு கூடிரும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தா தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சேமிச்ச ஒரு ஆளு இப்ப இருக்கறவங்க குடும்பத்துக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம் இத எந்த நேரத்துல வாங்கலாம் அந்த அளவுக்குதான் இப்ப இருக்க அரசியல் வந்து மாறிடுச்சு வேற வேற எதுனா தெரியுமா

இப்போக்கூட அஹ் ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துகிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களும் வந்துட்டு மெரினா கடற்கரையில போயிட்டு போராடுனாங்க உண்மைதானே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஊர்லயுமே அது அதிகமா இருந்துச்சு இது ரொம்பவும் அதிகமா இருந்தது அப்படின்னா சென்னையிலயும் மதுரையிலயும்தான் okay நீங்க போராடுனீங்களான்னு தெரியலே நான் போராடினேன் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நாங்களும் பங்கேற்றோம் நாங்களும் பங்கேற்று போராடினோம் மதுரை american college

அதிலுள்ள தெரியுமா என்னன்னு தெரியல முன்னாடி வந்து ஆரம்பிக்கிறமோ அந்த அரசியலோட உள்நோக்கம் இல்ல

அது நாளடைவுல அது வந்து அரசியலா மாத்திக்கிட்டாங்க அது வந்துட்டு நாளடைவுல அரசியல் மாறல அதுல உள்நோக்கம் அரசியல் இருந்து இருக்குது அரசியல் இருந்துச்சு இது அரசியல் சம்பந்தப்பட்டு தெரிஞ்சிருந்தா அது பெரிய பிரச்சனையா வரும் இப்போ அமைதியான அமைதி முறையில போராடுறாங்கன்னா அதோட விட்டிருங்க இத எதுவும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுதான் ஒரு reason அதான் ஒரு காரணம் அதுக்கப்புறம்தான் அது அடுத்து அவங்களுக்கு ஓட்டு வந்த அந்த கட்சிக்காரங்க அந்த ஆட்சி காலத்துல இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது